வெளியே விட மாட்டாங்க ஆனா இப்ப அப்படி இல்லல்ல பொண்ணுங்களை வந்து வெளிய விட்டு படிக்க வைக்கிறாங்க, முன்னாடிலாம் பசங்க படிச்சாபோதும். பொண்ணுங்கள ப~ காப்பாத்திருவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க படிக்காட்டாலும் ஒண்ணும் இல்லைன்னு கல்யாணம் பண்றாங்க இப்பெல்லாம் அப்படியில்லைல பொண்ணுங்களும் சரிசமமா இருக்கணும் படிக்கணும் ஆம்பளைங்களும் படிக்கணும், அதே மாதிரி கல்யாணம் பண்ணும் போது நீ இவ என்ன படிச்சுருக்கா, இவ ஒரு வேலை பாக்கறாளா அப்படின்னு படிச்சு வேலை பாக்கறாங்களா அப்படின்னு சொல்லி தான் இப்பல்லாம் கல்யாணமே பண்றாங்க அந்த ஒரு situation க்கு ஆயிட்டோம். இப்ப அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு கூட இது பண்ண தொடங்கிட்டாங்க படிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்க தொடங்கிட்டாங்க ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனா படிச்சாதான் வந்து அவங்களுக்கு basic knowledge இருக்கும்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 அதுல வந்து எப்படின்னா அ~அது வந்து அக்ஷய் குமாரோடது. அக்ஷய் குமார் என்ன பண்ணுவானா, ஹம் அவங்க ஒரு அக்ஷய் குமாரோட friend மாதிரியே பக்கத்துல இருப்பாங்க. அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து foreign ல போய் படிப்பாங்க.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 ஆஹ் இந்தியால உள்ளவங்க education இப்ப இந்தியால வந்து education வந்து twenty percent தான். அதனாலதான் நீங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இங்க நாங்க free ஆ வந்து படிக்க தந்தோம் இல்லை அதனால இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவந்து என்ன பண்ணுவானா அக்ஷய் குமாருக்கு கோவம் வந்திடும். அவன் என்ன பண்ணுவான் its twelve fortyPM its twelve fortyPM hello

இது கன்னியாகுமரி மாவட்ட cable office தான? ஆமாம் ma'am என்ன ma'am சொல்லுங்க? எங்க area ல வந்து நிறைய channels தெரியமாட்டிங்குது sir அது complaint பண்றதுகாக தான் உங்களுக்கு இப்ப call பண்ணேன் அப்படியா ma'am okay உங்க area எந்த எந்த area ma'am உங்க area name சொல்லுங்க

நாகர்கோயிலா okay ma'am okay okay நாகர்கோயில்ல எந்த இடம் நாகர்கோயில்ல கிரிஷ்ணண் கோயில் வடசேரி அந்த side ஆ இல்ல நாகர்கோயில் நம்ம bus stand side ஆ

அது எங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து complaint பண்றாங்க sir நாங்க வந்து கேக்குற channels லாம் வரமாட்டிங்குது அப்படின்னுட்டு அவங்க வந்து pay பண்ணி தான sir cha~ channels க்குலாமே pay பண்றாங்க but வந்து channels லாம் clear ஆவே இருக்க மாட்டிங்குது பாதி channels வரவே மாட்டிங்குது sir so அந்த மாதிரி issue இருக்குது அப்படி தான okay ma'am okay okay அஹ் இப்ப வந்து அஹ் ஒரு channel க்கு வந்து particular rate இருக்குது இல்ல sir இப்ப சன் டிவினா வந்து ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு ஜீ தமிழ்னா அப்படியெல்லாம் இருக்கும் போது ஒண்ணொண்ணுதுக்கும் தனித்தனியா ஒரு ஒரு channel க்கும் rate இருக்குது

அஹ் ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து two hundred to three hundred rupees வந்து நாங்க வாங்கறோம் அவங்க எப்படி எவ்ளோ channels கேக்கறாங்களோ அதை பொறுத்து sir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

இங்க வந்து நிறைய channels வந்து அவங்களுக்கு வரமாட்டிங்குதுனு அவங்ககிட்ட complaint பண்றாங்க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 இப்ப வந்து டிஸ்கவரி தமிழ் இருக்குது but அந்த channels லாம் வரவே இல்ல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 இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து channels வந்து இல்லாம அவங்க வந்து எங்க ladies கிட்ட வந்து complaint பண்ணும் போது நாங்க என்ன sir பண்ணுவோம் okay ma'am நான் அது வந்து பார்த்து சொல்றேன் okay வா ma'am நிறைய channels வந்து இப்ப வந்து நிறைய area க்கு தெரியமாட்டிங்குது complaint சொல்றாங்க

இல்ல ma'am எங்களுக்கு இந்தந்த area ல இந்தந்த problem இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ma'am நீங்க சொன்னா தான் தெரியும cable காரங்க சொன்னா தான் தெரியும் so அதனால தான் நாங்க inform பண்ணியிருந்தோம் office க்கு இப்படி இப்ப issue இருக்குது நிறைய பேர் complaint சொல்றாங்க என்னன்னு கே~ எந்தெந்த area ன்னு list எடுக்க சொல்லியிருந்தோம்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

complaint சொல்லியாச்சு இப்ப வந்து நீங்க வந்து அஹ் எனக்கு எத்தனை நாள்ல எல்லா channels மே வந்து எனக்கு கிடைக்கும் ma'am உங்களுக்கு வந்து ஒரு five days ல நாங்க வந்து உங்களுக்கு பார்த்து விட்டுடறோம் சரியா ma'am உங்களுக்கு இப்ப எத்~ எவ்வளவு எத்தனை channel வந்துகிட்டிருக்குது current ல

two fifty தான் வருது okay ma'am okay இப்ப main ஆன channel லாம் தெரியுது இல்ல சன் டிவி, கே டிவி, கலைஞர் டிவி, அந்த மாதிரி channels லாம் மாதிரி channels தெரியுது sir but வந்து அஹ் விஜய் சூப்பர் அஹ் movie channels லாம் நிறைய எல்லாம் வரதில்லை sir pack ஆ இருக்கும் போது விஜய் டிவி வருது but வந்து விஜய் சூப்பர்லாம் தெரியவே இல்லை sir okay ma'am விஜய் சூப்பர்ஸ்லாம் வந்து இடையில வந்து இந்த மாதிரி amount பிரச்சினையினால light ஆ cancel பண்ணி விட்டாங்க மறுபடியும் இப்போ கொண்டு வந்து இருக்காங்க so அதனால அது வந்து re~ rebuild பண்ணா மட்டும் தான் இதாகும்

sir டிஸ்கவரி channel வரும் போது டிஸ்கவரி தமிழ் வந்து பார்ப்பாங்கல்ல

அதுக்கப்புறம் rebuild பண்ணி கொண்டு வரும்போது அஹ் நிறைய இப்போ இப்போ உங்க area ல நிறைய பேர் bill கட்டல அப்படின்னா உங்க area க்கு உள்ள இத வந்து cancel பண்ணி வச்சிருப்போம் எது இந்த channel வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி hide பண்ணி விட்டுருப்போம் so அதனால தான் அது என்ன problem ன்னு பார்த்திட்டு நான் வந்து அது அஹ் அந்த issue அ மாத்தி விடறேன்

எங்க area ல எல்லாருமே correct ஆ bill amount நாங்க pay பண்ணிட்டோம் சில வீட்ல வந்து இது மாதிரி தராட்டி கூட எங்க office ல இருந்து நாங்க அதுக்குனே backup amount வெச்சி மொத்தமா வந்து இது வரைக்கும் எந்த அஹ் backup எல்லாத்துக்குமே correct ஆ அந்தந்த தேதிகுள்ள amount வந்து நாங்க pay பண்ணிட்டே தான் இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு வந்து issues இப்படி வந்து cable வராம issue ஆ இருந்துச்சுன்னா நாங்க என்ன sir பண்றது?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

புரியுது ma'am புரியுது ma'am நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல அஞ்சு நாள்ல அத வந்து correct பண்ணிவிடுறேன் okay வா ma'am அதுக்கப்புறம் வந்து free channels நிறையலாம் உண்டு இல்ல sir அதெல்லாம் பாதியில வரல

free channels லாம் உண்டா sir ஜெயா டிவி எல்லாம் free தான இதுக்கெல்லாம் amount லாம் pay பண்ண வேண்டியதே கிடையாது okay ma'am நான் வந்து எங்க office ல இருந்து ஒருத்தவங்கள அங்க அனுப்பி விடுறோம் உங்க area க்கு கோட்டார் side ல okay வா உங்க உங்க mobile number contact number குடுங்க நாங்க எங்க office ல இருந்து உங்களுக்கு ஒரு பையனை அனுப்பிவிடுறோம் அதுல வந்து நீங்க என்னன்ன channel தெரியல அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அங்க complaint குடுத்துட்டு அஹ் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அவனே அவனே problem த்த solve பண்ணி விடுற மாதிரி பார்துக்கறேன் ஆஹ் அதுக்கு இப்ப~ இப்ப வந்து நிறைய பேர் dish use பண்றதால அவங்களுக்கு வந்து அஹ் இந்த cable வந்து நிறைய பேர் use பண்ணாம அப்படியே down ஆயிட்டே வருது வர வர so இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப வந்து நம்ம net connection fiber connection அது இதயுமே நம்ம வந்து cable காரங்க கிட்ட குடுத்ததனால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 so அதனால பாத்துக்கலாம் உங்களுக்கு என்ன issue னாலும் பாத்துக்கலாம் okay sir இன்னும் எத்தனை date அஹ் five days இந்த மாசத்துக்கு கம்மியான dates எதாவது பண்ண முடியுமா sir எப்படி ma'am இப்ப வந்து five days timing வந்து கேட்டிருக்கீங்கல்ல five days timing வந்து தர்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு two or three days ல set பண்ண முடியுமா? ஹம் உங்களுக்கு five days ல பார்த்து குடுக்கிறேன் ma'am பிரச்சனை இல்ல அஹ் ஒரு நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு இல்ல ஒரு பையனை அனுப்பி வெச்சிடுறேன் பிரச்சனை இல்லை

two or three days ல பண்ண முடியாதா sir இப்ப வந்து இன்னைக்கே ஒரு பையனை வரவெச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள்ல ஏதாச்சு முடியுமா இல்ல ma'am இல்ல ma'am இல்ல ma'am two or three days வந்து கஷ்டம் ma'am நான் வந்து ஹம் ஒரு பையனை அனுப்பி அங்கிருந்து அவன் என்னென்ன complaint எடுத்துட்டு வந்துட்டு அதுல என்னென்ன complaint இருக்கு ஏன் இப்படி இருக்குங்கிறத பார்த்து பண்றதுக்கே அஞ்சி நாள் ஆயிடும் ma'am அதனால தான் five days சொன்னேன்

ஆனா வந்து rainy times ல வந்து channel விட்டு போகுது sir ஹம் ma'am அது climate issue ma'am அது எல்லா இடத்திலயும் வர தான் செய்யும் அது ஒண்ணும் பண்ண முடியாது so அது பிரச்சனை இல்ல அது வர்றத நம்ம பார்த்து குடுத்துட்டு தான் ma'am இருக்குறோம் அவங்களுக்கு எந்த இடத்தில நம்ம rainy season ல channel தெரியலையோ உடனே உடனே நம்ம வந்து ஆட்களை விட்டு பார்த்துட்டு தான் இருக்குறோம் so உங்களுக்கு எந்த area ல உள்ள branch ma'am நாகர்கோயில் கோட்டார்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

ஆமாம் ma'am இது office number தான் எப்ப வேணுமோ call பண்ணலாம் நாங்க வந்து response பண்ணுவோம்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 okay ma'am okay எப்படி ma'am

ஆமாம் ஆமாம் fiber connection இப்ப வந்து சேர்த்து வச்சிருக்காங்க உங்களுக்கு எங்க cable company யோட சேர்த்து விட்டிருக்காங்க so அதையும் நீங்க வந்து use பண்ணிக்கலாம்

ma'am அதுக்கு இப்ப நீங்க வந்து sim க்கு ரூபாய் போடறீங்க இல்ல அதுல இருந்து உங்களுக்கு வந்து குறைவா தான் ma'am ஆகும் so நீங்க வந்து month க்கு வந்து அஹ் நானூத்தி ஐம்பது ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் unlimited ma'am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

அந்த மாதிரி ஜியோகாரன் ஒரு விதமா offer போட்டிருப்பான் ஏர்டெல்காரன் ஒரு விதமா offer போட்டிருப்பான் அந்த மாதிரி offer அ offer அ compare பண்ணி இருக்கும் இப்ப எது sir நல்லா இருக்குது sir என்ன fiber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

அப்படி நடந்துச்சுன்னா மாத்தி குடுப்பிங்களா? இல்ல ma'am அப்படி அது வந்து உங்களுக்கு அதிக amount தான் ஆகும் நாங்க திரும்பி rework பண்ணும்போது அதுக்குள்ள salary amount அதிகமாகும் so அந்த மாதிரி ஆயிட்டிருக்கும் அதுக்கு வந்து ஒரே time ல correct ஆ எந்த signal அ tower இருக்குது அது மாதிரி check பண்ணிட்டு வாங்குறது நல்லது அப்படித்தான?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

வேற எதாவது doubt இருக்குதா ma'am வேற எதாவது channel channel வந்து எல்லாமே நான் பார்த்து குடுக்கிறேன் இங்க எங்க problem தான் எங்க மேல தான் mistake so நா~ நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அஞ்சி நாள்ல நான் வந்து correct பண்ணிவிடுறேன் புது channel எதாவது வந்து இருக்கா sir local channels அந்த மாதிரி புது channel வர வர நாங்க வந்து அத உங்களுக்கு வந்து play பண்ணி விட்டுட்டு தான் இருக்போம் பிரச்சினை இல்லை okay வா ஆஹ் okay ஏதாச்சும் அப்படி எதாவது வந்துச்சுன்னாலுமே உடனே எங்களுக்கு connect பண்ணிவிடுங்க okay ma'am okay ரெண்டு மூணு நாள்ல அது வந்து உங்களுக்கு automatic ஆ send பண்ணிட்டே தான் இருப்போம் புது channel வர வர

okay இப்ப

okay ma'am சொல்லுங்க அதான் sir புது channel எது வந்தாச்சுமே எங்களுக்கு உடனே வந்து பண்ணிகுடுங்க sir

அது வந்து extra charge எதாச்சு ஆகுமா? இல்ல இல்ல இல்ல நீங்க வந்து channel கூட கூட extra charge கூடும் நாங்க channel list உங்களுக்கு already அனுப்பிட்டே தான் இருப்போம் ma'am இப்ப உங்களுக்கு இவ்வளவு channel வந்துட்ருக்கு இவ்வளவு pay பண்ணுங்க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

நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்குற channel எல்லாத்தையுமே நாங்க வந்து உங்களுக்கு send பண்ணி காட்டிடுவோம் okay வா ma'am இவ்வளவு இவ்வளவு channel நம்மகிட்ட available ஆ இருக்குதுனா உங்களுக்கு வந்து உங்க TV ல அவ்வளவு channel தெரிஞ்சிட்டிருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மட்டும் தான் அந்த channel வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஹம் hide பண்ணி விடுவோம் hide பண்ணியோ அத வந்து எடுத்து விடுவோம் so அதுக்கு ஏத்த மாதிரி தான் amount collect ஆகும்

okay thank you hi அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியங்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வேலைக்கெல்லாம் போறீங்களா? ஆமா நான் இப்ப வேலைக்கு போயிட்டுதான் இருக்கேன்டா இல்லை காலையில பயங்கரமா குளிரு இருக்குல்ல எப்படி போறீங்க காலையில எழும்பி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 நம்மளுக்கு ச~ daily யும் அப்படி போகப் போக நமக்கு சளி பிடிச்சு உடம்பு சரி இல்லாம போறதுதான் மிச்சம் ஆஹ் இல்லக்கா இப்பல்ல இந்த தடவை எல்லாம், ரொம்ப குளிர இருக்குல்ல ரொம்ப குளிர்னா அப்படியே அந்த ஊட்டில இருந்த மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர்ல. ஆமா அது காலையில அப்படியே ஊட்டில இருந்த மாதிரி இருக்குது. ஆனா வந்து என்ன சொல்றது? அதுக்கு பிறகு climate போகப் போக ஒரு மாதிரி புழுக்கமா, சூடு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குல்ல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

உடம்பு சரி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான் wheezing ல இருந்து. அது வந்து காலையில அவன் மட்டும் சொன்னா கேட்க மாட்டான். காலையிலயே இவ்வளவு பனியா இருக்கு வெளிய போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கேட்கமாட்டான். இது வந்து நம்மளுக்கு வந்து குளிர்காலம் பாத்தியா நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா டிசம்பர் full ஆ மார்கழி தமிழ் மாசத்துக்கு என்ன சொல்லுவாங்க? மார்கழி மாசம் அந்த மார்கழி மாசம் போற வரைக்கும் நமக்கு வந்து இந்த குளிர்காலம் போகவே செய்யாது.

ஐயோ ரொம்~ இப்ப அந்த corona வந்ததுல இருந்து இப்ப சளியெல்லாம் புடிச்சா ரொம்ப நாள் ஆகுது, குணம் ஆகுறதுக்கு இருமி இருமி தண்ணி சுடுதண்ணி குடிக்கிறது அதை குடிக்கிறது இதை குடிக்கிறதுன்னையும் அப்படியே time போகுது.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 ஆஹ் இந்த என்ன சொல்றது சுட வச்சு குளிக்க ஊத்துறது சுட வச்சு தண்ணி குடுக்குறது அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் குடுத்துட்டு இருக்காங்க.

ஒருவேளை இந்த இந்~ இந்த climate change னால வர்ற ஆஹ் இது இருமலைதான் corona வருது திரும்ப வருதுன்னு சொல்லிட்டாங்களோ போன time உ அந்த மாதிரிதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இருமலு இருமல் வந்தா corona தள்ளி நில்லு. ஆஹ் அடுத்து வந்து, யாருக்காவது குளிர் இந்த காலத்துல ஆகிற ஆஹ் அந்த காய்ச்சல் வந்த உடனே corona காய்ச்சல் உடனே அப்படி நீங்க வந்து தள்ளி நில்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த பருவ இந்த பருவ காலத்தை நம்ம வந்து ஐயோ இந்த இந்த இந்த climate னாலதான் நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யாரும் யோசிக்க ஒருவேளை அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஏதாச்சும் நோய் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேரும் வச்சு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 ஆமா அக்கா இப்பவே corona வருதுன்னு சொல்லிட்டிருக்காங்க என்ன பண்றது? முந்தி பழைய காலத்துல வந்து அவங்க வந்து இந்த இந்த மாசத்துக்கு, இந்த இந்த climate வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி, அந்தந்த climate இருந்துச்சு நம்மளுக்கு இப்பல்லாம் வந்து, இந்த ஓ இது மாசுபட்டு நம்மளோட இந்த, இந்த மாசத்துக்கு வர climate எல்லாம் தள்ளி, தள்ளி, தள்ளி, தள்ளி, கொஞ்சம், கொஞ்சமா போகுது. சில நேரம் போனதடவை போன வருஷம்தான்

ஆனா வந்து நம்ம வெளியே பார்க்கும் போது அந்த climate அ பார்க்க அழகா இருக்கும். ஐயோ பனி, பனிக்காலம் நம்ம இந்த உத்திர பிரதேசம், ஊட்டி அங்கெல்லாம் பாத்தினா பனியா பெய்யும். நம்ம இடத்துல பெய்யறத விட அதை பார்க்க interest அழகா இருக்கும். ஆனா வந்து அவங்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்கல்ல அந்த காலத்துல ஆமா இந்த காலத்துல இந்த தடவை என்ன சொன்னாங்க தெரியுமா? அமெரிக்கால வந்து குளிர்காலம்னால அவங்க கிறிஸ்துமஸ்யே அஹ் அஹ் celebrate பண்ணவே இல்லையாம். ஆஹ் குளிர்னால வந்து வீட்டை விட்டு வெளிய வர முடியாம current cut ஆகி அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம, அந்த level க்கு பனி பொழிஞ்சு அவங்களால வெளிய வர முடியாத level க்கு பனி பொழிவுன்னு சொன்னாங்க.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

ஆனா நிறைய இடத்துல எல்லாம் பாத்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. பனியில வெளிய போகாம உள்ள sweater போட்டுட்டு அது போட்டுட்டு இது போட்டுட்டு வெளிய celebrate பண்ணது வெளிய போனாங்க. அதெல்லாம் பார்த்தது news ல பாக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நமக்கு பரவாயில்லை. நம்ம ரொம்ப நம்ம நாட்டுல நம்மதான் தப்பி~ தப்பிச்சிட்டோம். ஆமா கிறிஸ்துமஸ்னாலே வந்து பனியைத்தான் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப கொஞ்சம் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப இருந்தா வந்து நான் அது கஷ்டம். எந்த எந்த இதா இருந்தாலும், மாசமா இருந்தாலும் சீசனா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு அளவோட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். ரொம்ப அதிகமானா அது வேற கஷ்டமா இருக்கு. ஆமா இன்னைக்கு காலையில கூட நான் பார்த்தேனே தனியா அந்தளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஆஹ் speed ஆ கதவு பூட்டினேன் என் பையன் எந்திரிச்சு நான் வெளியே போயே தீருவேன். அந்த அள~ பிள்~ இப்ப எல்லாம் பிள்ளைங்களுக்கும் scarf எல்லாம் போட்டு வெளிய விடறது நல்லது. அஹ் காதெல்லாம் மூடிட்டு அந்த மாதிரி இந்த climate க்கு பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்னா தலையில cap போட்டு sweater போட்டு அந்த மாதிரி வெளிய கூட்டிட்டு போறது வெளிய கொண்டு உட்றது அந்த மாதிரி அது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா சரி இப்ப இந்த குளிரு climate டாவே பரவாயில்லை நம்ம கொஞ்சம் adjust பண்ணி~ இனி அடுத்தது சூடு கோடைகாலம்னு சொல்றாங்க. அதுல ஐயோ இதுக்கு மேல சூடுனாலயே இருக்க முடியாது. குளிர்லயாவது கொஞ்சம் adjust பண்ணி இருக்கலாம் சூடுல தண்ணி குடிக்கிற தண்ணி குடிச்சா அது வேற சளி பிடிச்சோம். அது குடிக்கக் கூடாது இதை குடிக்கக் கூடாது வீட்டுல இருக்க முடியாது current போச்சுன்னா fan இல்லாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு.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

இப்ப கோடை காலத்துல சூடு பண்ணி சூடு பண்ணி குடிக்க முடியாம இருக்கிற இதை விடைக்கும் இருக்கிற வெப்பத்தை விடைக்கும், அதிகமாக நம்ம உடம்பு வந்து heat ஆகும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? fridge ல வச்சு வச்சு குடிப்பாங்க. அப்ப அவங்களுக்ககு climate அப்படி டக்குனு மாறுதுல்ல அப்ப உடனே உடம்பு சரியில்லாமதானே போகும்? ஆமாக்கா இதை இதை இதை இப்ப குளிர்காலத்துல கூட நம்ம body கொஞ்சமாவது ஆஹ் ஒ~ ஒத்துக்கும் நம்ம body தான நம்ம சூடா வந்து பாருங்க த~ ஒரு side ல வேர்த்தூத்தும் ஒரு side ல இது வெளிய போக முடியாது. குளிர்லயாவது வெளிய போலாம். ஆனா இந்த சூடுல சுத்தமா வெளியவும் போக முடியாது. மத்தியான time ல வெளியே போக முடியாது. எங்க எப்பவும், குளிச்சிட்டே இருக்கணும் போல தோணும் வேர்த்தூத்தும் அதுக்கப்புறம் அதுலயும் வந்து skin disease உ allergy அந்த மாதிரி எல்லாம் வரும். ஆமா இந்த குளிர் நேரத்திலேயே மூஞ்சில எல்லாம் வெள்ளை வெளையேனு பத்து, பத்தா நம்ம உதடெல்லாம் பாத்தியா, ஒரு மாதிரி ஆஹ் விளரிட்டு ஒரு மாதிரி புண்ணு பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கும். ஆனா கோடை காலத்துல அதை விட மிச்சமா இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்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 அதே மாதிரி நிறைய வரனாலயே நம்ம வந்து doctor கிட்ட போயிட்டு அந்த powder அ போடுங்க. இந்த powder அ போடுங்க. ice ice cream நிறைய சாப்பிடுங்க